college சேர்ந்து இன்னி first year college போயிட்டிருக்குல்ல

அவன் கூட commit ஆயிட்டா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

உம் ஆகவே முடியாது ஏன்னா முகலட்சணம் அப்படி ஐயோ அந்த தாடியை எடுத்தீன்னாலே போதும் ராஜா இந்த தாடிய எடுத்தா அதுக்கு இந்த தாடிய எடுத்தா அதுக்கு மேல இருக்கும்

cut பண்ணும்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

சோறு வேணும்னு நேரமானதும் hotel லயே வாய வெச்சிருவானா ம்ஹும் அப்படி எல்லாம் பண்ணமாட்டான் சாப்பாடை காமிச்சு வெறுப்பேத்துனா க~ ஆரம்பிச்சிருவான் சாப்பாடு உனக்கு இல்லை போய் வெளிய இருக்கிற நாய்க்கு போடுறன்னு சொன்னா தட்டை கவ்விடுவான் அவ்வளோதான் உம்

அதே மாதிரிதான் chips நம்ம வாயில வச்சிட்டு நான் அவனுக்கு போடாம அவன்முன்னாடி நாம chips ச தின்னக்கூடாது

வண்டியிலதான்டா வெச்சு கூப்பிட்டுவர்றே அவனுக்கு பழகுல அந்த தப்பு பண்ணிட்டேன் நான் பழகுல வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு வர்ற அந்த இது எனக்கு பழகித்தெரில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

உன் மேல நம்பிக்கை அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு

அஹ் ஆஹ் இப்ப பழக்குனா வண்டிய கவுத்தி விட்டுருவான் நீ வேற அப்ப hospital போனா எதாவது போகணும்னா எப்படி தூக்கிட்டு போ~ எப்படி கூப்பிட்டு போவ நடக்க வச்சு கூட்டிட்டு போவியா auto இல்லை tempo, car உ தான் ஆமா அதுக்கு போய் அது ஒரு time வாடகைக்கு புடிச்சுட்டுவரணும் லூசு பயலே

ola, uber எல்லாம் நாயைக் கூப்பிடணும்னு சொன்ன போடா டேய் அப்படின்னுட்டு போயிடுவான்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 ஏன்னா அவங்களுக்கு புரியும் car க்குள்ள நிறைய customer வருவாங்க உம் நம்ம எப்படி வச்சுட்டுபோனா தெரு நாய் மாதிரிதான் வச்சிருப்போம்ன்னுதான் யோசிப்பான் ஆஹ் நம்ம எவ்வளோ neat ஆ வச்சிருப்போனு அவனுக்கு தெரியாது

தெரிஞ்ச auto காரங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதேமாதிரி எங்களுக்கு இருக்காங்க ஆனா அவரு கே~ சொல்லிருக்கோம் சொல்லி வச்சிருக்கோம்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

ஒரு ரெண்டுதாட்டி எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போயிருக்காங்க.

அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வண்டி வந்தவுடனே நான் நானே கூட்டிட்டு வந்துருவேன்

இடம் தான்டா விக்கவே மாட்டேங்குது அது என்னன்னு தெரியல

அரசியல் என்னும் சொல் கிரேக்க மொழியில் பொலிடிக்கா என்ற சொல்லிலிருந்து உருவானது வரையறை நகரங்களில் விவாகரங்கள் இன்று வரையறுக்கப்படுகிறது நகரங்களின் விவாகரங்களில் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குழுவிற்கும் குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொருத்தமான தீர்மானங்களை எடுக்கும் செயல் என்பதே இதன் விளக்கமாகும் அரசியல் என்பது மக்கள் குழுமங்களின் முடிவெடுக்கப்படும் முறையை குறிக்கும் சொல் பொதுவாக அரசமைப்புகளில் செயல்பாட்டை குறிக்க பயன்படுத்தப்பட்டாலும் அரசியல் என்பது உண்மையில் அலுவலகம் கல்வி மற்றும் சமய நிறுவனங்கள் உட்பட்ட அனைத்து மனித குழுமங்களை ஊடங்களிலும் காணப்படுகிறது அரசியல் அறிவியல் கல்வி என்பது அரசியல் நடத்தை குறித்து குறிப்புப்படுத்துவதும் அதிகாரத்தை பொறுத்துக் கொள்ளாமலும் அதனை பயன்படுத்தாமலும் தொடர்பாகவும் ஆய்வு செய்கின்றன

அரசியல் சிந்தனையில் வரலாற்று ஆனது ஆரம்பப் பழங்காலங்களிருந்து முந்தையது இதைப் பற்றி புளோட்டோ குடியரசு அரிஸ்டாட்டில் அரசியல் மற்றும் கன்பூசியஸ் படைப்புகள் நூலகங்கள் தெளிவாக விளங்குகின்றன இவை அரசியல் என்பது எதன்மூலம் தெரிகிறது என்றால் கோணங்களில் இருந்து பார்த்து எழுதப்பட்ட வரை விளக்குகளில் நூலகமாகும் சொற்பிறப்பியல் அரசவைக்கும் அவற்றின் அதிகார எல்லைகள் சார்ந்த அரிஸ்டாட்டில் எழுதிய கிரேக்க புத்தகத்தின் தலைப்பு அரசியல் பொலிட்டிகா என்பதாகும் இந்த வார்த்தையானது நகரங்களின் அலுவலகங்கள் குழுமங்களின் நடவடிக்கைகள் பயின்று வரும் வாழ்க்கை தொழில்நுட்கள்

இதை நவீன ஆங்கிலத்தின் அரசியல் மற்றும் மாரியானது ஆயிரத்து தொளாயிரத்து பதி மூன்றாம் ஆம் ஆண்டு இதன் ஒருமை பெயர் பிரெஞ்சு மொழியில் பொலிடிக் என்றும் லத்தின் மொழியில் பொலிடிகாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது கிரேக்க வார்த்தைகளான பொலிடிகா என்பதை இத்தாலியின் செயல் திறன் மூலம் பொலிடிகா சென்று புதிய வார்த்தை பெறப்பட்டது இதன் பொருள் குடிமக்கள் குடிமகன் குடிமக்களுக்கான குடிமக்கள் குடியில் குடிமுறைக்கான குடிமுறைக்குரிய உரிமையில் நாட்டுக்குரியவை போன்றவை இது நகரம் என்றும் politicals என்று அழைக்கப்படுகிறது அரசியலின் வரலாறு போர் வளர்ச்சிக்கு கலையில் அடிப்படையில் மானியத்தில் தோன்றும் அறியப்படுகிறது வரலாற்று அடிப்படையில் நோக்கும் போது தங்களின் இருப்பினை உறுதி செய்து கொள்ளவும் நவீன வகையிலான போர் முறைகளை கையாளவும் வெற்றிகரமான பாதையை அமைத்துக் கொள்ளவும் அனைத்து அரசியல் சமூகங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றன சீனா ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளில் குடியாட்சி நடைபெற்றது அந்நாடுகளில் அரசர்களும் பேரரசர்களும் தெய்வீக தன்மையுடையவர்களாக கருதப்பட்டனர் அரசவைக்காண காண மேற்கொள்ளப்பட்ட பிரெஞ்சு புரட்சி அவர்களின் தெய்வீக புரட்சிகள் என்ற கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது கிமு இரண்டாயிரத்து நூறு ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தது கிமு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரை செமேரியா முடியாட்சி நீண்ட காலம் நீடித்திருந்தது அரசர்கள் தன் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆலோசகர்கள் மற்றும் உயர் குழுவினர்கள் அடங்கிய சபையின் உதவியுடன் ஆட்சி புரிந்தனர் இந்த சபையின் தலையாய் செயல்படுபவர்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய பணிகளில் சில குறிப்பிடத்தக்கவை அரசர்களின் பண பிழைகளையும் கருவூலத்தை எப்பொழுதும் நிரம்பிய நிலையிலேயே வைத்திருப்பது திருப்திகரமான பணிகளில் ராணுவ சேவை பராமரிப்பு மேற்கொள்ள அரசராய் பிரபுக்கள் மற்றும் நிழல் சூழல்களால் நிறுவப்படுத்தி உறுதிப்படுத்தப்பட்டது பிரபுக்களை கொண்டு வீரர்களை பராமரித்தல் பிரபுக்களின் உதவியோடு தேர்வுக்கு தயார் படுத்தும் பணி மேற்கொள்ள அரசமைப்பு மூலம் அவர்களின் சேகரித்தல் போன்றவை இந்த முடியாட்சி ஆலோச காரர்கள் முடியாட்சி அமைப்பில் இல்லா பிறர் முன்வைத்த அதிகாரத்திற்கான பேச்சு வார்த்தைகள் அரசையார்களுக்கு முடியாட்சிகள் மேற்கொள்வன காரணமாகின அதுவே அரசியலமைப்பு அடிப்படையான அரசாங்கம் துளிர்க்க அடிப்படையான காரணம் ஆயிற்று அரசியல் ஊழல் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ஜனவரி ஒன்பதாம் பிரிட்டிஷ் மக்களவை கூட்டத்தில் வில்லியம் பித்த எல்டர் பேசியது விளம்பரம் பெற்ற அதிகாரத்தைப் பெற்றுக் கொள்வதிலும் மனதை சிதைக்கவும் சிறை படுத்தவும் அதை அதிகாரமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளாமலும் கொள்ளாமலும் போதுமான அளவுக்கு இருக்கின்றது ஒரு நூற்றாண்டுக்கு பின் ஜான் டால் பேக் ஆக்டங் இருக்கிறதை பின்வருமாறு எதிரொலித்தார்

முறைகேடாக பயன்படுத்துவது அரசியல் ஊழலாகும் பிறர் நோக்கங்களுக்கு அரசாங்கத்தை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதும் அரசியல் ஊழலாகும் அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பற்ற தனி தனிநபர் தனிக்குழுவினர் நிர்வாகங்கள் போன்றவர்களால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயல்கள் அரசியல் ஊழல் ஒருவகை ஆகும் அரசாங்க அதிகாரிகள் பணியாளர்கள் போன்றவர்கள் தங்களின் அதிக பூர்வமான கடமைகளை மற்றும் அல்லது அதிகபூர்வமான சட்டவிரோதமான செயல்களில் தொடர்பு படுத்தி இருந்தால் தவிர பயன்படுத்தி இருந்தாலோ அதில் அரசியல் ஊழலாகும் உலகளவில் ஆண்டுதோறும் ஒரு டிகிரி அமெரிக்கா news டாலர்களுக்கு மேலான பணம் அரசியல் ஊழல் எனும் பிரிவில் லஞ்சத்தொகையால் மட்டும் பகிரப்படுவதாக மதிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்வியாக அரசியல் அரசியல் அறிவியல் அரசியல் ஆய்வு போன்ற கல்வி உலகங்கள் அரசியல் ரீதியாக அதிகாரங்கள் கை படுத்தப்பட்டால் மற்றும் அதிகாரங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றை ஆராய்கின்றன அரசியல் விஞ்ஞானி ஹெரால்டு லெஸ்லர் வரையாறும்படி அரசியல் என்பது யார் எதை எப்போது எப்படி பெறுகிறார் என்பதைப் பற்றி அறிந்தால் என்பதாகும் தத்துவவாதி சார்லஸ் பல்ஜ் பெர்க் வரையாடியபடி அரசியல் என்பது முறைப்பாடுகளுக்கு உரையாடல் மூலம் பதிலளித்தல் என்பதாகும் அவர் அரசியல் சித்தங்களை

அர்ப்பணிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிறத்தி ஐம்பத்து ஏழு பிரிட்டிஷ் குடியேறிய பிரான்சிஸ் லேபர் இதன் முதல் பங்களிப்பாளர் ஆவார் அரசியலமைப்பின் படிவங்கள் அரிஸ்டாட்டில் கருத்துபடி மாநிலங்களின் ஆட்சி அமைப்புகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன முடியாட்சி மோனார்கீ பிரபுக்களின் ஆட்சி அல்லது உயர் குடி மக்களாட்சி அரிஸ்டோகிராபி பொருள் செல்வராட்ச்சி சைமோகிராபி மக்களாட்சி அல்லது ஜனநாயகம் democracy குடும்ப ஆட்சி அல்லது சிலர் ஆட்சி ஒளி கிராபி கொடும் கொடுமை ஆட்சி செயனி தற்கால அரசாங்கத்தின் வகைகள் தற்கால அரசாங்கத்தின் பல வடிகள் உள்ளன அவற்றுள் அதிகமாக பின்வரும் இரண்டு வகைகள் பிரான்ஸ் மற்றும் சீன நாடுகளில் உள்ளது போன்று ஒரு வலிமையான மத்திய அரசாங்க செயல்பாடு இங்கிலாந்தில் உள்ளது போன்று அரசியல் அமைப்பிலான அரசாங்கம் இதில் பண்புடைய அதிகார பிரிவுகளின் தாக்கம் அதிகம் இதில் ஒப்பிட்டுள்ள பலவீனத்தில் உள்ள ஆனாலும் குறைந்த அதிகாரத்துவம் உடையவருமான ஒரு அரசாங்கம் ஆகும் ஒன்றிணைந்த கூட்டாட்சி அரசாங்கத்தின் வரலாறு பிரான்ச் சீனா மற்றும் பல தேசங்களில் வரும் மத்திய அரசாங்க அமைப்பு மற்றும் இங்கிலாந்தில் உள்ள உள்ளாட்சி அரசாங்க அமைப்பு ஆகியவை வெவ்வேறு திசைகளில் செயல்படும் அரசாங்க அமைப்பு முறைகளாகும் இதை மேற்கொண்டு இரண்டு வடிவங்களையும் இணைத்து இரண்டிற்கும் பொதுவான ஒருங்கிணைக்கப்பட்ட அரசாங்க அமைப்பு உருவாக்கப்பட்டது இது மத்திய மற்றும் மாநில ஒருங்கிணைந்த கூட்டாட்சி அரசாங்க முறை என்று பெயரிடப்பட்டது வெவ்வேறு நாடுகளில் ஒன்றிணைந்த கூட்டாட்சி அரசாங்க முறை செயல்படுத்தப்பட்டது கால வரலாறு முதலில் சுவிட்சர்லாந்து ஆயிரத்து எழுபத்து ஆறு ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆயிரத்து எண்ணுத்தி அறுபத்து ஏழாம் ஆண்டு கனடா ஆயிரத்து தொள்ளாயிறத்து எழுபத்தி ஒன்னு ஜெர்மனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்னு ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா ஒன்றிணைந்த கூட்டாட்சியை கட்டுப்படுத்தும் வழிகள் அரசியலமைப்பின் சட்டம் ஓர் அறிமுக ஆய்வு என்னும் புத்தகத்தில் பேராசிரியர் AV டைசி கூட்டாட்சி அரசாங்க அரசியல் அமைப்பை பயன்பாடுகளை முக்கிய அம்சங்களை அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கின்றனர் அவை மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுடைய ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகள் சிக்கல்கள் சொற்பூலன்கள் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களை இடையிலான அதிகார பகிர்வு கூட்டாட்சி அரசாங்கத்தின் நிர்வாகம் சட்டமன்ற கிளைகள் போன்றவற்றின் பிரச்சினைகளை ஏற்படும்போது சேவியமான சுய அமைச்சு ஆய்வத்தோடு சட்டத்தின் பொருள் விளக்கி நடைமுறை பயன்படுத்தும் அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றம் கட்டுப்பாடு அரசியல் சிந்தனைகள் அரசியலுக்கான ஒரு அறிமுகம் என்ற ஒரு புத்தகத்தில் அரசியலுடன் கல்வியை இணைத்து கூறும்போது பாடப் புத்தகம் என்பது குறிப்பாக பொது திட்டங்களுக்கான மக்கள் ஆதாரத்தை திருட்டு மூலம் இரண்டு அரசியலாக அல்லது மூன்று தீர்க்கும் ஒருமுறை கூறு கூறப்படுகின்றது அரசியல் ஆனவர் அரசியல் என்பது ரத்தம் சிந்ததாக போர் போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் கூற்று என்பது அரசியல் என்பது சாத்தியப்பாற்றக் கூடிய ஒரு கலை ஆகும் இயற்கை அரசு ஆயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு தாமஸ் கோபஸ் என்பவர் தனது புகழ்பெற்ற LEVIATHAN என்னும் நூலை வெளியிட்டுள்ளார் அதை அரசின் தோற்றத்தினை ஞாபகப்படுத்துவதற்காக தொண்டகால மனித வளர்ச்சியின் மாதிரி ஒன்றை முன் தொழிலாளர் இலட்சியத்துக்காக தன்னை கொண்ட இயற்பெயில் அரசு பற்றி அவரது விளக்கத்தின் படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையில் வழங்கல் மற்றும் தொடர்புகள் சம உரிமை கொண்டது என்றும் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்போது அவை அனைத்து வழியையும் பயன்படுத்துவதற்கான சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இவற்றான ஒரு ஒழுங்கு எல்லோருக்கும் எதிராக எல்லோருக்கும் போர் செய்யும் ஒரு நிலையை உருவாக்கிய போக்ஸ் கூறுகிறார் மேலும் குறிப்பிட்ட பாதுகாப்பு காண ஒவ்வொரு ஒரு சமூகம் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என்பது அரசியலின் கண்ணோட்டம் ஆகும் இதனர் பொறுப்பு எடுத்துக் கொள்ளாமல் சண்டை போக்குகளை தீர்வு செய்ய ஒரு மையப்படுத்த ஆயுத த்தை எடுத்து அரசு ஒன்றை உருவாக்கும் என்றால் அதற்கு சமநிலை பொருந்தாது. அரசியல் அவை அரசாங்கம் அரசியல் மற்றும் அரசுக் கொள்கைகள் போன்றவையாவும் பயன்படுத்தப்படுகின்றன இது குறிப்பாக அரசியல் கொள்கை என்றும் நடைமுறை ஆட்சி முறைகளைப் பற்றிய அலசல் அரசியல் போக்கு கலாச்சார ம் போன்றவற்றை பற்றிய விரிவான சொல்லப்படுகின்றது. அரசியல் பொருளியல் சட்டசமூக வியல்

தோற்ற த்தை பண்பாட்டை கிரேக்க மக்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது அரசியலி ல் ஆங்கில பத மான politics என்பது கிரேக்க வேற நிலவிய காலத்தில் நகர அரசு என்னும் பொருள் உடைய போலீஸ் என்றும் குப்பநத்தத்தில் இருந்து தோன்றப் படுகின்றது ஆரம்ப கால கிரேக்க த்தின் அரசியல் ஒருங்கிணைக்க ப்பட்ட அடிப்படை அலகுங்களும் சமூக வாழ்வின் சுயதேவைப் பூர்த்தி செய்யும் வழி யாகவும் அலகுகளாக காணப்பட்ட ஓர் நகர அரசுகள் மனித வாழ்வில் மேம்பாட்டு க்கான சிறந்த ஒழுங்கைக் கருதப்படுகின்றன நில அளவிய ல் மிக பெருமை யாக காணப்பட்ட இந்த நகர அரசுகளை அக்கால சமூக த்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை அதாவது இவை அர்த்தங்களாக மாற்றம் பற்றி சமுதாய மாகவும் விளங்கியதால் மக்களின் பொது நடத்தையும் தனி நடத்தையையும் அரசியல் நடத்தையும் ஏற்படுத்தி பார்க்க முடியவில்லை ஏதோ ஒரு வகையில் இந்த நகரம் அரசுகளில் வாழ்ந்த மக்களின் நடத்தைகளை யாவும் அரசியல் சம்பந்தப்பட்டதாகவே அமைந்திருந்தன ஆரம்ப காலங்களில் அரசு பற்றிய விஞ்ஞான ம் மற்றும் அரசின் கடந்தகால நிகழ்கால எதிர்கால நிலை மற்றும் அவ்அரசு சார்ந்த அமைப்புகள் நிறுவனங்கள் கோட்பாடுகள் மற்றும் கல்வியை அரசியல் என்று அரசியல்களை முன்னிலைப்படுத்தி அரசியலுக்கு விளக்க ப்படுகின்றன முன்வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அரசியல் முறன்பாட்டை கூறும் விளக்கினை புல்ஷிட்ன் கர்ணர் கெட்டஃபிரண்ட்ஸ் கோலாக் ஆகிய இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்துத்தொன்னுத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தொன்பது ஆம் நாள் இருபதாம் தேதி காணப்படுகிற அமெரிக்கா பிரதிநிதியான ஆகிய நாடுகளில் அரசியல் கல்வியில் அரசு நிலை சார்ந்த கருத்து நிலைகள் கூறிய செல்வாக்கு பொறந்த வனாக நிகழ்ந்தன அரசியலுடன் தொடர்புடைய எல்லா அம்சங்களையும் குறிப்பாக அமைகின்ற போதிலும் அரசியலிலும் அரசியலும் கடந்தகால நிகழ்கால எதிர்கால நிலை யாவும் சொல்லப்பட்ட அரசாங்கம் என்பவற்றுடன் தொடர்புடைய நாளாக விளங்குகிறது ஆனால் அரசியல் விஞ்ஞானம் என்பது அரசியலோடு தொடர்புடைய யாவையும் ஆகின்றன

நேரடியாக அரசியலி ல் ஈடுபட சம்பந்தப்பட்டுள்ளனர் பண்டைய அரசியல் சிந்தனைகளை லோதா அரசியலி ல் அரசர்களுக்கு சேவை செய்துள்ளார் அரிஷ்டாடோ மகா அரசியல் சேவை செய்துள்ளார் அதேபோன்று வாக்கியா வில்யா புராணஸ் குடியரசு செயலாளராக பணி புரிந்துள்ளார் கார்னர் என்று மிகச் சுருக்கமாக அரசியல் விஞ்ஞானத்தின் தொடக்க ம் முடிவு அரசுதான் என்கின்றார் அவங்கள அரசு என்பது யாது எனில் ஒரு மனித குழு சமூக மாக இயங்குவதற்கு தனது நடவடிக்கைகளையும் தொடர்புகளையும் உறுக்கங்களையும் மத்த குழப்பத்தை எல்லா கோட்பாடுகளையும் அடிப்படையில் ஒழுங்கின்மை பணி நண்பர்களை வேண்டி இருக்கின்றது இந் நபர்களை இத்தனை வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அச்சமூக ம் அரசு என்னும் வர்ணிக்க படாமலும் அதிக நடத்தைகளை ஒருங்கிணைக்கப்படுகின்ற விதிகள் அல்லது கோட்பாடுகள் சட்டம் எனப்படலாம் அது சட்டத்தின் நடைமுறைகள் ஏற்படுத்தும் நண்பர்களை அதன் சேர்ந்த அமைப்புகளையும் அரசாங்க ம் என்னலாம் எனவே அரசு என்பதை மிகச்சுருக்கமாக கூற்றின் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக ம் என்று குறிப்பிடலாம் அரசின் தோற்றம் தொடர்புகளை கோட்பாடுகள் அரசு சிந்தனைகள் அரசின் தோற்றம் தொடர்பாக பல்வேறு சிந்தனைகள் காணப்படுகின்றன தெய்வீக ஆஹ் உரிமைக் கோட்பாடு பலவந்த கோட்பாடு சமூக ஒப்பந்தக் கோட்பாடு மாகிய கோட்பாடு தந்தை வழி கோட்பாடு தாய்வழி கோட்பாடு பரிணாம வளர்ச்சி கோட்பாடு இவ்வாறான கோட்பாடுகளின் முக்கியத்துவ ம் பெறுவது சமூக ஒப்பந்தக் கோட்பாடு ஆகும்அதாவது அரசானது சமூக த்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் விளைவாகவே தோன்றும் பெற்றது அடிப்படையாகக் கொண்டு இக் கோட்பாடு முடிவு அமைக்கப்பட்டது சமூக ஒப்பந்தக் கோட்பாடு தொடர்பில் பல வகை விளக்கம் தரப்பட்ட தாமஸ் ஹோப்ஸ் ஜான் லாக் ரூசோவோ போன்றவர் சமூக ஒப்பந்த வாதிகளில் சிறப்பானவர்கள் ஆகும் அரசாங்கம் அரசாங்கம் அரசின் ஒரு பகுதி அரசின் பொதுக்கொள்கைகளைத் தீர்மானிக்கப்படுவது இருக்கும் பொது விவரங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கல்வியறிவாகும் அரசின் நலன்களை மேம்படுத்துவதற்காகவும் காப்பதற்காகவும் அதன் பிரதிநிதி எல்லைகள் பாதுகாப்பதற்காக வும் அரசின் பெயரால் இயங்குகின்ற ஒரு முகவர் ஆகும் அரசின் மூலக்கூறுகள் மக்கள் தொகை மக்கள் அன்ற நிலவுகளில் அரசு என்னும் கூறப்படுவதில்லை ஏனெனில் மக்கள் இன்றி அரசு தோன்றும் பெற முடிவதில்லை ஒரு அரசு தோற்றம் பெறுவதற்கு மக்கள் தொகை அவசியமானது என்பது அறிஞர் கருத்தாகும் ஏனெனில் அவ்வாறு கோட்பாடை கொண்டு அரசு கருத்துகளை மூவி வைக்கப்பட்டுள்ளன அரிஸ்டா டில் ரூசோ போன்றவர்கள் மக்கள் தொகை வரையறுக்கப்பட்டதாகவும் சிறிய தாகவும் இருந்தால் வேண்டுமென்று கருதினர் ரூசோ மக்கள் தொகை நிர்ணயம் செய்கின்ற போது அதனை பத்திர மாக எல்லை அடுத்துள்ள அதே வேளை அரிஸ்டா டில் சுய தேவை பற்றி திறப்பு அரசாங்க ம் என்பவை அமைய க்கூடிய வகையில் மக்கள் தொகை இருந்தால் வேண்டும் என்கிறார் இறைமை அரசிலவையில் மிகவும் அடிப்படையான என்ன கருவாக இறைமை விளங்குகிறது ஏனெனில் அதை பண்புகளையும் தெளிவாக்குவதிலும் வரையற்று கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் வேறுபாடுகள் உள்ளன இறைமை என்பது உயர்ந்த அதிகாரம் மேலான அதிகாரம் என்னும் கருத்தினைக்

நில அபகாரங்களிலும் அதை நிரந்தர மான வாழ்க்கை அவசியமாகும் ஒரு நாடோடி கூட்டம் தம்மை அரசாங்க பிரகத்துடன் அழைத்துக் கொள்வதாகவும் சொல்ல முடியாது சர்வதேச சர்வதேச அங்கீகாரம் அரசின் மூலக்கூறுகளில் மேலும் ஒரு அரசாங்க சர்வதேச அங்கீகாரத்தையும் முனைப்பவர் சர்தேச சமுதாயத்தின் வளர்ச்சிநிலை போக்கு என்பவற்றின் காரணமாக நாடுகள் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று தங்கியிருந்த வேண்டியதாக உள்ளது உறவுகளையும் பேணிக் கொள்ள வேண்டியதும் அவசியமாக உள்ளது அவை ஏனைய நாடுகளின் அங்கீகரிக்கப்பட்ட வேண்டியதாகும் அவசியமாக இருக்கின்றன மேற்கூறப்பட்டவைகள் யாவும் சொல்ல இன்னும் அநேக காரணங்கள் கூறப்பட்டுள்ளன இளைஞர்களை குறித்து காளிதாசன் சொல்லும் பொழுது தமிழகத்தின் பெரும் வளர்ச்சி எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் உண்டானது இது எதிர்ப்பு கொல்லப்பட்டும் நீங்க

தன்னெழுற்சியாக கிளர்ந்து எழுந்துபோராடி அவர்களை அரசியலில் இணைத்துக் கொண்டனர் ஆர்ப்பாட்டகாரர்கள்லான காரணங்களும் தமக்கு உண்டான இருக்கிறதோ இல்லையோ ஆனால் மாணவர்களும் இளைஞர்களும் அரசியல் விழிப்பு வர்கள் இருப்பது அரசை கண்காணிப்பது தவ தவிற்றுவேறு ஏது செய்ய சுட்டி கொள்ளவில்லை தேவைப்படும் போதெல்லாம் கிளர்தெழுவதும் ஒரு நல்ல ஜனநாயக த்துக்கு அழகு ஆனால் அண்மையும் ஒரு video பார்த்த போது பெருநகர இளைஞர்களும் அரசியல் ஆர்வலர்களும் ஆக்கப்பட்டவர்களாக அச்சம் வருகின்றது விகடன் video குழுவினர் அமைப்பில் நகரத்தைச் சேர்ந்த பல இளைஞர்களை சார்ந்து பாமக வின் விவருக்கும் சொல்வது அன்புமணி யார் போன்ற கேள்விகளை கேட்டிருந்தனர் இதனால் பெரும்பாலான இளைஞர்கள் இதற்கான விடை தெரியாமல் ஒரு இளைஞர் பாமக வை பாரதிய ஜனதா கட்சி தானா என்கின்றார் இன்னொரு பெண்மணி சத்தியமா கேட்கப்படுவதில்லை இதை சொல்லவும் தேவையில்லை அதிகமாக சொல்லுவதற்கான வார்த்தைகளும் இல்லை நிச்சயமாக இது மதிப்பிற்க்குரிய விஷயம் இல்லை என்றும் இது அறியாமை போன்று உள்ளது கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கின்றது கட்சி தொடர்ந்து பத்திரிகையாளர்களின் தலைப்பு செயல்கள் யாவும் சொல்லப்படுகின்றன இதிலிருந்து முடியாத காரியங்கள் எல்லாமே சொல்லும் பொழுது அருகில் இருக்கும் மக்களுக்கும் ஒரு கோட்பாட்டை இழந்ததாக தெரிகிறது இப்படிப்பட்ட கட்சி தெரியவில்லை என்பதை நாம் எப்படி எடுத்து சொல்வது ஆமா பாமக விற்கு சொல்லுவதா இந்த இளைஞர்களுக்கு லோதா திராவிட கட்சிகளின் தெரியவில்லை என்றால் அரசியலை தெரியவில்லை என்று தானே அர்த்தம் தமிழக கட்சிகளுக்கு மட்டும் இந்த நிலை இல்லை தமிழகத்தில் உள்ள ஒரு ஒரு முக்கிய வானொலிக்கு ஆட்களை எடுக்கும் குழுவினர் நண்பர்கள் இயக்குனர் வேறெவரேனும் ஒருமுறை இருந்தனர் அவர் அந்த நேர்காணல் நடந்த பல கோட்பாடுகளை பகிர்ந்து கொண்டு பகிரங்க காட்சிகளும் மன்மோகன் சிங் யார் என்ற கேள்விக்கு தமிழக கவர்னர் என்பது அதில் வந்து இருக்கிறது அதுவும் நேர்காணல் இந்த இளைஞர்கள் கடினமாக கேள்விகளை கேட்பதாக குறைபாட்டு கொண்டுள்ளார்கள்

வெற்றி பெற்றது ஆட்சி பொறுப்பை ஏற்றதருண மான போன்று internship கேட்டு ஆங்கிலத்தில் முதுநிலை படிக்கும் ஒரு மாணவி வந்திருந்தார் அவருக்கான நேர்காணல் கேள்விகளை என்னுடைய அரசியல் அனுபவித்தார்கள் இந்த கேள்விகளை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது ஆம் அவர் அனுகி வந்த கேள்வி திரு அவர்கள் நம் தேசத்தில் நிதி அமைச்சர் யார் போன்ற எளிமையான கேள்வி தான் ஆனால் அவர்கள் என்று கேள்விற்கு நம் தேசத்தின் குடியரசு தலைவர் என்றும் நாட்டின் நிதியமைச்சர் என்றும் தெரியாது என்று பதில் இருந்துள்ளது தமிழக அரசியலே இளைஞர்களுக்கு தெரியாதபோது தேசிய அரசியல் குறித்து வினா நிச்சயம் நம் அவர்களுக்கு கடினமாக கேள்வியாகத்தான் இருக்க முடியும் தாம் அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒற்றவர்களும் தேவைக்கு நிதி அமைச்சர்கள் யாரென்று தெரியாமலும் இருந்தால் மல்லையாக்கள் ஆயிரம் கோடிகள் சுடத்தான் செய்தார்கள் அரசியல் தெரியாமல் இருப்பது பெருமைக்குரிய விஷயமா என் பிள்ளைகள் கல்லூரிகள் எந்த மாணவர்கள் அமைப்பிலும் இல்லை அவனுக்கு அவளுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை. படிப்பு உண்டு அவர் வேலை உண்டு என்று இருக்கிறார் என்று பல பெற்றோர்கள் பெருமை யாக சொல்லக் கேட்டிருக்கிறேன் இது உண்மையில் பெருமைக்குரிய விஷயமா படிக்கும் மாணவர்கள் எந்த தேர்தல் கட்சியிலும் இணைந்து அவர்களுக்காக கொடி பிடிக்க வேண்டாம் ஆனால் குறைந்த பட்சம் அரசியல் தெளிவில் இருக்க வேண்டாமா இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பின்னாலும் ஒரு மெல்லிய அரசியல் இருக்கிறது இங்கு யார் ஆட்சி யில் இருந்தாலும் கொள்கைகளை வரையறுக்கும்போது பொது சமூகத்தின் நலனை விட யாரோ ஒரு சிலரின் நலனை முதன்மையாய் இருக்கின்றது இதை யெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வெறும் புத்தகமும் புழுவுமாக மட்டும் இருந்து வளரும் பிள்ளைகள் இந்த நவீன சமூக ம் ஏற்படுத்திய ஒரு பெரிய ஏமாற்றக்கூடிய விஷயமாகும் இந்த நவீன தமிழக ம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் யாவரும் அதை யே லில் ஈடுபடுவார்கள் அல்லவோ அரசியலில் உள்ள

மாணவர்கள் தெளிவு பெற்று விட்டால் அவர்களின் குரல் தரமற்ற உட்கட்கோப்பை முறையற்ற கல்வி கொள்கையை கேள்விகேட்கும் என்ற காரணங்களுக்காக தமிழக த்தின் எந்த தனியார் கல்வி நிறுவனங்களிலும் மாணவர் சங்கங்களின் கட்டமைக்க அனுமைதி கிடையாது தனியார் கல்வி நிலையங்கள் மட்டுமல்ல பல அரசு கல்லூரிகளிலும் இது தான் நிலை கல்வியை தாண்டி எதையும் சிந்திக்காதே தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று இரு என்று ஒரு சுயநல சமூகத்தை கட்டமைப்பாகும் வேண்டிய காரணம் என்ன இது வளரும் என்று பல அரசியல் தத்துவங்களை புரிந்து கொண்டால்தானே மாணவர்கள் மனதளவில் வள்லுனர்களாக மாற முடியும் மார்க்ஸ் மற்றும் மாபெரும் மேதையை உண்டாக்கியது பெர்லின் பல்கலைக்கழகம் பாடங்களைக் தாண்டி பலத்த தத்துவங்களையும் அங்கு விவாதித்துள்ளார்கள் தம் இந்திய தேசத்திலே பல சிந்தனை மரபுகளை மற்றும் கண்ணா எடுத்துக் கொண்டு வருகின்றன பூர்வமின்சமும் வேதமும் சைவேதமும் நியாயம் சாங்கியம் யோகம் ஆகிய ஆறு சிந்தனை மரபுகளை இங்கு தோன்றியது இவற்றை யெல்லாம் விவாதிக்க கல்லூரிகள் களம் அமைத்து தராமல் யாருக்காக அடிமைகளை அவர்கள் உருவாக்கி தருகிறார்கள் இது திராவிட இயக்கத்தின் தோல்வி தமிழக இளைஞர்களை அரசியல் அற்றவர்களாக ஆகியத்தில் பெரும் ங்கு திராவிட கட்சி க்கு உண்டு இளைஞர்கள் மாணவர்களின் எழுச்சி புத்தகம் மற்றும் ஆட்சி யை பிடித்த திராவிட கட்சி மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் தனக்கு ஆபத்து என்று அஞ்சுவதாக தெளிவாக தெரிகிறது அதனால் ஒவ்வொரு முறையும் அனைத்து தடைகளையும் மீறி ஒரு பெரும் திரள் இளைஞர்களை கூட்டம் சமூக காரணங்களுக்காக அணி தீவிரமாகவும் தனது உணவு அமைப்புகளை வைத்து அதை ஒடுக்குகின்றனர் நசுக்குகின்றனர் திராவிட கட்சியினர் நடத்தும் கல்வி நிலையங்களில் மாணவர்கள் அமைப்புகளுள் உள்ளதா இல்லையே அவர்கள் ஏதேனும் கருத்தரங்கம் அல்லது அல்லது ஆலோசனை பெற்றோர் அண்ணாவைப் பற்றி பேசுகிறார்களா இல்லையே அரசியல் பேசுவதும் தீட்டு என்ற மனநிலையை அவர்கள் வெற்றிகரமாக உண்டாக்கி ஒரு தலைமுறை இளைஞர்களையே depoliticize செய்துள்ளார்கள் திராவிட கட்சிகள் உட்பட்ட அனைத்து கட்சிகளும் இளைஞர்களை ஒரு வாக்கு வங்கி மாத்துமே வாக்கை தாண்டி அவர்கள் அரசியல் தெளிவையும் பெற்றுவிடக்கூடாது என்பதில் கட்சி வேறுபாடுகள் தாண்டி மிக கவனமாக இருக்கின்றனர் ஏன் இவர்கள் இளைஞர்களிடத்திலிருந்து அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த அஞ்சுகின்றனர் இந்த அச்சமானது மாணவர்களிடையே அனைத்து தரனுங்களில் உருவான காரணத்தினால் சாதி அரசியல் பயன்பாட்டுக்கான காரியம் வந்துவிட்டது கையில் ஆளுக்கொரு கல்லூரியில் காப்பு கட்டி திரிகின்றனர் இதில் தெளிவாக அரசியலும் பயன்பட்டு உள்ளதா நினைக்க வே பயங்கரமாக இருக்கிறது என்கிறார்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள்அரசியல் என்பது வாக்கரசையோ சாதி அரசிய லையோ இல்லை அது தத்துவங்களை பகிர்வது அதனை ஊடகங்கள் சமூகத்தை பார்ப்பது பிரச்னைகளை புரிந்துகொள்வது தீர்வை தேடுவது அங்கு அனைத்து விஷயங்களும் அரசியலுடன் பின்னி பிணைந்து இருக்கிறது பார்க்கும் cinema மாதம் நாம் போடும் வீட்டு பட்ஜெட் என்று அனைத்திலும் நுனிய அரசியல் ரேகை படர்ந்து இருக்கிறது நாம் அரசியலில் பங்கேற்றவரும் இல்லை இந்த காட்டு காலக்கட்டங்களில் நாம் அதை கண்காணிப்பதும் இல்லை அதை புரிந்து கொள்ள மிகவும் அவசியம் இந்த நல்ல ஜனநாயகத்தை நாம் அறிந்துகொள்ள பலர் முற்படவேண்டும் அரசியல் விழிப்புணர்வுக்கும் அளிக்கும் அரசியல் காடுகளில் விலங்குகளைப் போல அலைந்து திரிந்து வாழ்ந்த மனிதர்கள் இன்று உலகம் சமுதாயமுமகா வாழ வழியாக வாழ்வியல் வடிவங்களில் குறிப்பிடப்பட்டது அரசியல் சமூக வளர்ச்சி பலவகை யான சூழல்கள் விழுவதாக காரணங்கள் வடிவத்தை அந்நாட்களில் மாற்றியமைக்கப்பட்டவைகள் அரசியல் என்றும் ஒரு சொல் நுறு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது ஆங்கிலத்தின் வழியாக இது தமிழ்மொழிக்கு வந்துள்ளது கிரேக்க நகரங்களின் ஆவணங்களையும் அதன் பேரில் இலக்கியங்களையும் ஆழமாகப் படித்து ஆய்வு செய்து அவற்றின் பொருளாதாரம் பொருள் உணர்ந்து ஆகியோர் எல்லாரும் சேர்ந்து மொழியில் அவற்றை மொழிபெயர்த்துள்ளனர் ஆகிய நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்த நூல் ஆங்கில மொழியில் அறுபத்தெட்டு பகுதிகளைத் வெளிவந்து உள்ளன பின்

சேர்க்க இயலாத நிலையில் இப்படி ஒரு ஆறுதல் அடைகின்றனர் மிக பெரிய ஆஸ்தான் ஆகிய அரிஸ்ட்டாட்டில் தனது நூல் சேர்ப்பதற்கான பற்றி எல்லா விளக்கங்களையும் சிந்தனைகள் வரலாற்றிலேயே முன் வரிசையிலே அவருக்கு என்றேண்டைக்கும் இட முண்டு ஆனால் இலக்கிய வரலாற்றில் அவரை சேர்க்க வழி இல்லை ஏனெனில் இன்று நமக்கு கிடைத்துள்ள அவரது நூல்கள் பல வாயினும் அவை இலக்கியக் கட்டுரைகள் அல்ல அவை பிறருக்கு போதனை செய்வதற்கு அவர் எழுதிய குறிப்புகள் அல்லது அவர் போதித்த போது எடுக்கப்பட்ட குறிப்புகள் உள்ளவைகள் அரசியல் எனும் அரிஸ்ட்டாட்டிலின் அறிவு நூலை குறித்து மொழிபெயர்ப்பான சில கருத்துகளை முன்வைத்து அவருடைய வரலாற்றுப் பின்னணியும் அவரது இயல்பான வளர்ச்சியையும் தன்னுடைய முன்னுரை யில் தெளிவாக விளக்கியுள்ளார் அரிஸ்ட்டாட்டில் அரிஸ்ட்டாட்டில் பிறந்த சமயத்தில் ஏதென்ஸ் நகரில் உள்ள இளைஞர்களுக்கு கல்வி அளிக்கும் குழுக்களை குருக்களங்கள் மற்றும் பள்ளிகள் இருந்தன பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சாக்ரட்டிஸ் மரண தண்டனையை ஏற்றுமாறு மறைந்தார் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஐசோ காஸ்ட்ல் என்ற பேரறிஞர் பேரு பேச்சில் வல்ல வராக திகழ்ந்தார் கல்வி கற்பித்து வந்த கைலைசியம் பள்ளியை துவக்கி உள்ளார் பேராசிரியர் புளோடோவின் academy எனும் பள்ளியில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஏதென்ஸில் சாப்பித்துள்ளார் கிமு முணுத்து அறுபது ஏழு அளவில்அரிஸ்ட்டாட்டில் சொன்ன காரியங்கள் சிலவற்றைக் கூட்டில் கூறப்பட்டுள்ளன பின்னர் புளோடோ மூவாயிரத்து நானுற்றி ஏழாம் ஆண்டில்